வணக்கம் sir சரிங்க sir நீங்க சொல்லிட்டீங்கல sir கவலையே படாதீங்க sir வார்த்தைக்கு வார்த்தைக்கு sir போடு பேசினால் பிறகு phone வைத்து விட்டு நீங்க போலாம் sir என்று ஒரு மாதிரி குரலில் மதியம் office சென்றால் என்ன interview எல்லாம் ஒழுங்கா பண்ணிய என்று அக்கறையா கேட்டான் உம் என்றால் ஆனால் வேலை கிடைப்பது மாதிரி தெரியவில்லை என்றல் ஏன் நீதான் அதிபுத்தி சாலி அவன் குரலில் உள்ள கேலியே உணராமல் நல்லதா கேள்வி கொண்டு இருந்தார்கள் இடையில் ஒரு phone வந்துது பாதி கேள்விலேயே நீங்க போகலாம் என்றார்கள் அதனால் தான் வேலை கிடைப்பது கஷ்டம் என்கிறேன்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 ஒரு பத்து பேர் வந்து உட்கார்ந்து இருந்தார்கள் அவர்களுடன் இவளும் உட்கார்ந்துக்கொண்டாள் இவள் முறை வந்தது எதுந்து உள்ளே சென்றால் அவள் biodata வை வாங்கி பார்த்துவிட்டு மூடி வைத்துவிட்டு formality க்கு சில கேள்விகள் கேட்டுவிட்டு சென்று வாருங்கள் என்றார்கள் இவனுக்கு இப்போது நம்பிக்கை வரவில்லை வரலைனா என்ன வேலை கிடைத்துவிடுமா என்று கேலி குரலில் கேட்டான் அவன் அவளுக்கு அப்போது தான் சுருக்குனு இருந்தது இவன் தான் phone பண்ணி வேலை தரவேண்டாம் என்று சொல்லிருக்கணும் என்று நினைத்தால் நீங்க தான் அப்டி செஞ்சிங்கள ஆமா நாதன் அப்டி செஞ்சன் வேற office க்கு சென்றால் அது இது மாதிரி உன்னை கூப்பிடமாட்டார்கள் இல்லையா இந்த மாதிரி கூப்பிட கன்னம் பழு திடும் ரோஷமாக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

அவள் கணவர் கையை பிடித்து லேசாக அழுத்தி போடி என்று பார்த்தால், அந்த அம்மாள் அதை பொறுத்து கொண்டு பேசாமல் சாப்பாடு எடுத்து வைத்தால், மகன் மகளுக்கு tiffin கொடுத்து அனுப்பி விட்டு தன் கணவரிடம் திரும்பினால். மனைவி தன் இடம் கேள்வி கேக்க கூடும் என்று அவர் அமர் இருந்தார் அவர் எடுத்த ஒடனே ஏங்க விஸ்வ கிட்ட எதுமே கேக்க வேண்டாகிறிங்க என்று கேட்டார். அதற்க்கு அவர் நம்பலாக அந்த பேச எடுக்க வேண்டாம் அவன் மனசுல என்ன இருக்குதுனு தெரியாம கேக்க கூடாது அவனா சொல்கிற வரைக்கும் wait பண்ணுவோமே. அவன் தான் மனதை மறைத்தத்தில் கல்லுனி மன்னர் ஆயிற்றே என்று திட்டுவது போல பெருமையாக சொன்னான். சுஜி வீட்டில் காலையில் இருந்து ஒரே பரபரப்பாக இருந்தது சுஜிக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா விடம் மெதுவாக கேட்டு பார்த்தால் வீட்டில் என்ன விசேஷம் இன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வருகிறார்கள்.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 எனக்கு ஒன்று விட்ட அண்ணன் மகள் மகன் america வில் இருக்கிறானா நாளைக்கு இங்கு chennai க்கு வரர்தால உடனே பெண் பார்த்து பேசி முடிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்களும் சரி என்றோம் அவர்களுக்கு கல்யாணத்திற்கு அப்புறம் வேலைக்கு போனாலும் எங்களுக்கு சம்மதம் என்று சொன்னதால தான் இந்த ஏற்பாடு இரவே உன்னிடம் சொல்லலாம் என்று தான் இருந்தோம் நீ வந்த உடனே தலையை வலிக்குது படுக்க போரேன்னு போய்ட்டிய அதனால சொல்ல முடியல.

ஏன் என்றால் அவளுக்கு யோசிக்க வேண்டி இருந்தது உடனே office புறப்பட்டு போனால் computer இல் முடிக்க வேண்டிய வேலை எல்லாம் முடித்து விட்டால் மதியம் சாப்பாட்டு வேலை சாப்பாட்டை திறந்ததும் சாப்பிட புடிக்கவில்லை அப்படியே மூடி வைத்தால் இப்பொழுது என்ன செய்வது.

நா அம்மா பேசல விஷ்வா பேசுறன் என் table மீது file இருக்கு அதை நீ எடுத்துக்கொண்டு ஒரு auto வில் site க்கு வந்துரு மறுமுனையில் மௌனம் நிலவ hello hello hello hello hello என்றால் அப்பாடி line cut பண்ணிட்டியோனு நெனச்சன். அவசரம் சுஜ்ஜி உடனே புறப்பட்டு வா சுஜ்ஜி சரி என்றால் உடனே உள்ளே பொய் file எடுத்துக்கொண்டு office ஐ விட்டு வெளியில் வந்தால் auto பிடித்து site க்கு பொய் இறங்கினால் விஷ்வா வெளியிலே நின்று கொண்டிருந்தான் அவனோடு நான்கு பேர் இருந்தார்கள். அவள் இறங்கியதும் file ஐ வாங்கிகொண்டு சுஜ்ஜி நீ auto வ cut பண்ணிடு என் office அறையில இரு நான் அரைமணி நேரத்துல வந்துருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் இவளும் ஆட்டோவை cut பண்ணிவிட்டு room ல் fan ஐ சுழலவிட்ட படி, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், பைரவன் ஹம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுலதான் இருக்கீங்களா? job போயிட்டு இருக்கீங்களா? வீட்டுலதான் இருக்கீங்களா? நான் இப்ப ஒரு job போயிட்டு இருக்கேன் sister ஒரு telecalling work மாதிரி போயிட்டு இருக்கேன். நம்ம அருப்புக்கோட்டையில தான் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறதனால போயிட்டு இருக்கேன் அதான் சரி உங்கள்~ உங்ககிட்ட சொல்லலாமே அப்டின்னு சொலிட்டு தான்அஹ் call பண்ணேன். சரி என்ன? அந்த job க்கு உங்களுக்கு ஏதாவது idea இருக்கா? ஆஹ் correct ஆ வேற இருக்கு sister timing ங்கு nine thirty க்கு போனும் ஆ four thirty five five'o clock க்குள்ள complete ஆயிரும்ன்னு வச்சுக்கோங்க நம்ம work நம்ம work complete ஆன உடனேயுமே, நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இப்ப five'o clock குள்ள வீட்டுக்கு வர்ற மாதிரிதான் இருக்கு sister உம் இல்ல vacancy இருக்கு அதனாலதான் செரி நீங்க வீட்ல இருக்கின்ற மாதிரின்னு சொன்னீங்கல்யா அதனாலதான் சரி கேட்டுக்கலாம் அப்டினு call பண்~ அது job வந்து கொஞ்சம் easy யான job தான் அந்த telecalling job உ அது ஆஹ் நீங்க teacher இல்லையா உங்களுக்கு அனுபவம் கிடையாது. அதனாலதான் சரி, எப்படி இருக்கும்னு சொன்னா நம்ம ஒரு, இப்ப நம database கொடுத்துருவாங்க நம்ம call பண்ணி அவங்க கிட்ட பேசணும் பேசி இப்போதைக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு book பத்தி, பேசிட்டு இருக்கோம் book ன்னா normal ஆன book க்கு நான் செயல் பத்தி அது எப்படி இருக்கும்ன்னு normal ஆன books கிடையாது digitalized books அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதைக்கூட கேள்விப்பட்டதே இல்லை நான் இங்கே போய்தான் கேள்விப்பட்டேன். நான் digitalized books னா QR code scan பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு sisterbook நல்லா இருக்கு பார்த்தேன் நானும் நம்ம கிட்ட அந்த details full ஆ சொல்லிடுவாங்க, நம்ம கிட்ட so நம்ம வந்து அம book அதுல எந்த target டுமே கிடையாது நம்ம பேசிக்கணும் பேசிட்டு, முடிஞ்ச அளவு இப்போதைக்கு ய~ school year end வேற ஆயிடுச்சு இல்லையா? அஹ் ஹம் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமான இதாதான் இருக்கு இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க first ஏ நமக்கு சொல்லிட்டாங்க நீங்க வந்து, இப்போ எடுக்கிறது வந்து, ஒரு training மாதிரிதான் next academic year start பண்ணும் போது, நம்ம fail பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்றதுனாலே எனக்கு கொஞ்சம் freedom இருக்கு மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம் இது கொஞ்சம் நல்லாதான் ஆஹ் என்ன சொன்னது எதாவது work போகணும் அப்படின்னுட்டு எல்லாமே comfortable ஆ இருக்கு book பத்தி பேசணும்னாலே, எல்~ நமக்கு எல்லா details மே சொல்லிருவாங்களேயா இப்ப jolly ஆ இருக்கும் customers call பண்ண அவங்க ஏதாவது வேணும், வேணாம் அப்படீன்னு சொல்ல மாட்டாங்க sister நல்லா இருக்கும் jolly ஆ பேசிட்டு ஆமா ஒரு சில பேரு திட்டுவாங்க ஒரு சில பேரு இதாதா பேசுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல friends உ ஆஹ் ஒரு mam office staffs எல்லாருமே நல்லா பேசுவாங்க, நல்லா பழகிட்டோம் சீக்கிரமே attach ஆயிட்டோம் மத்தவங்க மத்தவங்க, நமக்கு அது தேவை இல்லையா? so நம்ம இருக்கிறது correct ஆ இருந்துக்கணும்ன்னுட்டு நா correct போயிட்டு வர்றேன் அந்த மாரி, நல்லா இருக்கு எனக்கு போயிட்டு வர்றதுக்கு புடிச்சிருக்கு so உங்களுக்கு புடிக்குதா~ புடிக்கும்ன்னுதான் நினைக்கிறேன் நானும். நீங்க வேணா try பண்ணி பாருங்க உம் family தெரியும் அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு இப்ப இது வந்து, ஒரு comfortable ஆ இருக்கு அந்த book sale பத்தி பேசும்போது, நம்ம கொஞ்சம் தெளிவா பேசணும் இந்த book இந்த book எப்படி இருக்கும்? இவன் என்ற மாதிரி, customers ஐ நல்லா பேசணும் அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணுமே கிடையாது இதுல. ஹம் ஒரு சில வீடு வந்து, book அ accept பண்ணிப்பாங்க ஒரு சில பேர் வேணான்ற மாதிரி பேசுவாங்க ஏன்னா நிறைய இந்த பயஜுஸ் அந்த மாதிரி இதுல எல்லாம் நிறைய fraud இருக்கிறாங்க இல்லையா அதனால, இதுலயும் பிரைட்ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யோசிச்சுட்டு வேணாம் அப்படிம்பாங்க நம்ம கொஞ்சம் customers அ accept பண்ணி பேசிக்கணும், அவ்வளவுதான்.

Voice break ஆகுது sister கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க voice எனக்கு கொஞ்சம் நா உம் ஆமா ஆமா ஆஹ் இப்போ okay okay okay நான் அதுதான் எனக்கு கொஞ்சம் comfortable ஆ தெரிஞ்சுச்சு. அதனாலதான் அங்க போயிட்டு இருக்கேன். நீங்க வேணா வந்து try பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்க நிறைய work கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நீங்க writing work அந்த மாதிரி இருக்கு இதுவே may be work from home கொடுக்கலாம். ஏன்னா, telephone கொடுக்குறதுக்கான நம்ம work from home கூட நானும் செரி அதனாலதான் போய் join பண்ணிட்டேன் join பண்ணி one month ஆகுது கொஞ்சம் comfortable ஆ இருக்கு எனக்கு so நீ salary வந்து basic ஆ eight குடுக்குறாங்க இப்போதைக்கு மத்தபடி achieve பண்ணா அதுக்கப்புறம் வந்து incentive அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கும் basic ஆ இதே okay தானே? இல்ல, நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு, இதுவே better தானே இதோ financial ஆவும் நம்ம support பண்ண மாதிரி இருக்கும் அப்படி இன்றதநாள நானும் போயிட்டு இருக்க நீங்களும் வேணா வந்து try பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு தெருல நானும் அஹ் Vacant இருக்கு நம்ம அருப்புக்கோட்டையில தான் நீங்க அங்க இருந்து வரும்போது resume மட்டும் கொண்டுட்டு வந்தா போதும். வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு experience இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு experience இல்லலையா telecalling இல்ல

ஹம் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் next அடுத்து என்ன பண்ணலாம் நீங்க உள்ள join பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு private ஆ நமக்கு தனியா office குன்னு தனியா எல்லாமே கொடுத்திருவாங்க sister நம்ம அதுலதான் பேசபோறோம் மத்த நம்ம வீட்டு work எல்லாம் வந்து தேவையில்ல வீட்டுல வந்து பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது suppose நமக்கு முடியாத ஒரு situation அப்படின்னு சொன்னா வீட்டுல இருந்து work from home கூட பார்த்துக்கலாம் ஏனா நமக்கு தேவையான அந்த content நம்ம கிட்ட கெடைக்கும் இல்லையா அந்த content இருக்கும்போது நம்ம database ம் நமக்கு mail பண்ணிடுவாங்க so நம்ம வந்து அதுல இருந்து call பண்ணி பேசிக்கலாம் உம் நீங்க வந்~ வந்துருங்க வந்து கூட வந்து கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்க என்னன்றதை பார்ப்போம் already நான் work பண்ண நீங்க teacher field ல உங்களுக்கு ஏன் job உங்களுக்கு கிடைக்கல

உம் okay okay okay உம் உம்

எங்கயுமே கிடைக்காது ஆமா ஆமா ஆமா ஆமா நம்ம area ல அது school க்கு கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான்

Daily அது work க்கு போனவங்க கண்டிப்பா ஒரு போய் தான் ஆகணும் அப்டின்ற மாதிரி இருக்கும் இப்போ வீட்ல இருக்~ புடிச்சிருக்கு

சரி வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க நான் இருக்குறதுல அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்ன சொல்ல உம் நான் சொல்றேன் ல எல்லா நாளும் அது எப்படி சொல்றது support பண்ணி கொண்டு போயிடுவேன் எதாவது ஒரு இது issue இருந்தாலும் நா பார்த்துகிறேன் வாங்க நீங்க okay வா உங்களுக்கு தெரியும் நா already work பண்ண இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு சொல்லி இருக்கேன்ல அஹ் போனா telecalling work ல இந்த மாதிரி பேசணும் அப்படின்றது நான் சொல்லி கொடுக்கிறேன் உங்களுக்கு இங்கேயும் என்ன மாதிரி பேசணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் நீங்க பேசுனா மட்டும் போதும் இருக்கக் கூடாது அத சொல்லுங்க full time mobile தான் sister mobile இருந்தாலே போதும். மத்தபடி எதுவுமே வேணா~ telecom ங்குற இருக்குறப்போ mobile தானே? உம் உம் நம்ம accept பண்ணிட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும் உம் ஒரே field கொஞ்சம் change பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்டினு சொல்லிட்டு உம் பாத்துங்க okay next academic year ல கூட பாத்துக்கோங்க ஒரு six months வாங்க அதுக்கப்புறம் கூட பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உம் நான் continue பண்ணுவேன் six months னு இல்ல நான் continue பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இதுவே timingokay ஆயிடுச்சுன்னு சொன்னா நா continue பண்ணுவேன்

எனக்~ உம் எனக்கு timing okay ன்றதுனால தான் இது சேட் ஆயிருச்சு மத்தபடி வேற எதுவும் இல்லை timing salary கூட எனக்கு பெருசு கிடையாது உங்களுக்கே சொல்லியிருக்கேன் இல்லையா அஹ் அதனால தான் நான் செரி அப்படி salary பிரச்சன கிடையாது எனக்கு timing correct ஆ இருக்கணும் குழந்தைங்க வீட்ல இருந்து நான் தா பாக்கணும் அப்படின்றதுனால நான் இதுவே எனக்கு கொஞ்சம் better ஆ தோணுச்சு குழந்தைகள் four thirty க்கு வருவாங்க, நம்மளும் அந்த time க்கே வீட்டுக்கு போயிக்கலாம saturday கு வந்த work from home கேட்டு saturday வீட்டுல இருந்துப்பன் உங்களுக்கு பார்த்துக்க அம்மா இருக்காங்க அப்போ எனக்கு வந்து நான் work from home கேட்டுட்டு வீட்டுல இருந்தே பார்த்துப்பேன் saturday மட்டும்.

உம் ஆமா, எனக்கும் இதுல பாத்துக்க ஆளில்ல so அதனால நான் வந்து அப்படி கேட்டு சொல்லியிருக்கேன் ம் சரி okay அப்படின்னு சொல்லிருக்காங்க நானும் சரியா accept பண்ணிட்டுதான் வந்தேன் Job நமக்காக நம்மளோட துயரம்காக நம்ம வர்றோம் அதனால எல்லாத்தையும் நம்ம accept பண்ணிதான் ஆகணும்ன்ட்டு சரி okay ன்னு சொல்லிட்டேன் வந்துட்டிருக்கேன் இப்பயும் one month ஆயிருச்சு நானும் வந்து அங்கேயுமே அஹ் இங்கே இருக்கிற friends telecallers எல்லாருமே, நமக்கு நல்லா jolly யா தான் பழகுவாங்க நீங்களும் வேனா வந்து try பண்ணி பாருங்க அம்மா ஒத்துப்பாங்களா அண்ணா ஒத்துபங்களா? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? உம் அதா கேட்க உம் உம் எனக்கு அதுதான் ஒரு பிரச்சின இன்னைக்கு spend பண்றத விட ரெண்டாது பாத்துக்கறதுமே ஆள் இல்லையா அதுனாலதான் சரி okay அப்டினு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒன்னும் பிரச்சனலாம் போயிட்டு இருக்கு

Okay ஆஹ் நீங்க saturday வந்து full day இருக்கும் இதே தான் full ஆ நீங்க வந்தீங்கன்னு சொன்னா telecalling work கே பாக்குற மாதிரிதான் இருக்கும் நா monthly once ஆயிருக்கு monthly once leave வந்து saturday எப்பனாலும் எடுத்துக்கலாம் அது இருக்கும் நமக்கு அது salary யோட leave oneday மட்டும் இருக்கு நீங்க school ல இருக்கிற.

Voice break ஆகுது, voice break ஆகுது உம் ஆமா அஹ் okay move பண்ணாம பேசுங்க ஹம் செரி செரி கேளுங்க அம்மா கிட்ட கேளுங்க அம்மா okay ன்னு சொன்னாங்க சொன்னாங்கன்னா வாங்க நீங்க மத்தபடி ஒண்ணும் இல்ல அம்மாதானே குழந்தையை பார்த்துக்கணும் உம் அஹ் எங்கயுமே வேற job லா கொடுக்குறாங்க சொல்லுங்க உம் வேற கொடுக்குறாங்க சொன்னேன்ல writing job அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஆமாம் return work

Pay பண்ணிட்டு நமக்கு material கொடுத்துடுவாங்க நம்ம one week வந்து write பண்ணி கொடுக்கணும் but அது வந்து சாத்தியமான்றது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம full time மா அதுல உட்கார்ந்து, உட்கார்ந்து எழுதுற மாதிரி இருக்கும்ல அப்படி பண்ணாலுமே வந்து நம்ம அது எப்படி சொல்றது? உட்கார்ந்துட்டே எழுதும்படியுமானு என்றது தெரியலே என்னோட sister கேட்டா but ம் வாங்கி குடுக்கலை ஏன்னா ஏன்னா நமக்கு இப்ப தோணும்ல இப்போ நம்மலே எழுதுறோம் ஒரு one hour எழுதலாம் இல்லன்னா ரெண்டு மணி நேரம் எழுதலாம். அதுக்கு மேல எழுத முடியுமான்றதை நம்ம யோசிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படியே continuous ஆ எழுதணும் இப்போ, இன்னைக்கு வாங்குறோம்ன்னு சொன்னா ஒரு one week க்குள்ளே திரும்ப கொடுக்கணும் Seven days ஆமா அதான் இன்னைக்கு வாங்குனீங்கன்னா one week உ seven days க்குள்ள கொடுக்கணும் அதுவும் முடியுமான்றது தெரியலையா ஆனாலும் உம் Register பன்னிட்டு fees pay பண்ணிட்டு நம்ம materials எ வாங்கணும். அஹ் ஆ என்ன எழுதப் போறோம் அப்படின்ற ஒர content அ குடுத்திடுவாங்க seventy-five page எழுது சொல்லுவாங்க போல உம் seventy-five page எழுத சொல்லுவாங்க போல seventy-five page எழுதிக் கொடுக்கணும் நம்ம அவங்க வந்து அஹ் ஒரு வாரத்துக்கு வந்து seventy-five pages எழுதணும் நீங்க அதையும் வேணாம் உம் try பண்ணி பார்க்கலாம். ஆனா, கண்டிப்பா முடியும் நான் அதுக்கு surety சொல்ல முடியாது Office வர முடியும் எதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். அதுவுமே வந்து எனக்கு அது வந்து இதா தெரியலே correct ஆ இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நம்ம குழந்தைங்கள் வச்சி இருக்கோம்ல இல்லையா இரண்டு குழந்தைகள் இருக்கோ இப்போ work க்கு போனோமா முடிக்கலனா இப்போ நம்ம

அப்போ பிள்ளைங்க வந்த பிறகு நம்ம எழுதிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும்ல நான் அதைதான் யோசிச்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது stop பண்ணிட்டேன் இப்போ உம் Office மட்டும் போதும். அது தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கிட்டாலும் thousand five hundred வந்து return பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்திலேயும் உள்ளது உம் ஆமா ஆமா ஒரு ஒரு இன்னைக்கு குடுக்கறீங்கன்னு சொன்னா நாளைக்கு அதாவது, நீங்க எழுதின பண்ணி பாப்பாங்க. ஏன்னா அதுல வந்து handwriting difference இருக்கக் கூடாது இப்ப நீங்க எழுதுனீங்கன்னா, நீங்க மட்டும்தான் எழுதணும்.

உம் வந்து பாரு written work வேணாம் அப்படின்னா நீ வேணா வந்து try பண்ணி பாருங்க நான் முடியாதுன்னு நானே சொல்ல முடியாது இல்லையா? வந்து வந்து பேசி பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன் இது வரைக்கும் ஆமா அந்த resume மட்டும் எடுத்துட்டு வாங்க அவங்க மத்த details கேட்பாங்க நீங்க சொல்லுங்க நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு எனக்கு சொல்லுங்க telecalling ஆனா experience இல்லைன்னு சொல்லுங்க.

Confusion இருக்கும் உம் நிறையா இருக்கும் உம் Confident என்றது உம் சொல்லி கூடுக்குறேன் நா உங்களுக்கு சொல்ரே எனா என்னால முடிஞ்சதை அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கு job உ அது புடிச்சிருக்கு எனக்கு புடிச்சிருக்குன்றதை விட நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிட்டு வேலையும் பாத்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போயிரலாம் வீட்டுலயும் நம்ம work எல்லாம் பாத்துட்டுதான் வரப்போறோம் போயும் பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டுல அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்க வேணும்னா வந்து பாருங்க உங்களுக்கு okay அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்க join பண்ணுங்க இன்னும் ஒரு இரண்டு நாள் time கேட்டுட்டு அம்மாட்ட பேசுங்க அம்மாதானே குழந்தையை பாத்துக்கணும் அதனால அம்மாட்ட பேசுங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா,

உம் husband அ கேட்டுக்கோ சொல்லுவாங் உம் பண்ணு job க்கு தானே வரப்போறோம் செரி செரி வெளியில திடீர்ன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கனா திடீர்ன்னு job போட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்குனும்ல அது உம்

இல்ல எ suppose வந்து நீங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் இந்த புடிக்காதுன்னு சொன்னா நீங்க அதுல வந்தீங்கன்னா அது செட்டாகாது இல்லையா

உம் பண்ணலாம் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு எதுவும் இல்லை பண்ணலாம் நீங்க வேணா try பண்ணுங்க உம் இது full ஆ system work ஆ தான் இருக்கும் உம் உம் system work உ basic ஆ உங்களுக்கு தெரியும்தானே sister? Mobile phones லயே தெரியும் தானே உங்களுக்கு? பாடம் எடுக்க போறோம் வரபோரிங்க Mobile எடுத்துட்டு வர முடியாது இது வந்து full ஆ நம்ம இதுதான் use பண்ற மாரியே இருக்கும் mobile உ laptop, mobile உ system இதுதான் use பன்ற மாரி இருக்கும் பழகிடும் நீங்க ஓரே teaching field இருக்குறவங்க கொஞ்சம் field change பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் ஆங் என்ன ஒரு six month வீட்டுல இருப்பீங்களா? வந்து கூட பாருங்க okay புடிச்சிருச்சுன்னு சொன்னா continue பண்ணிக்கோங்க ஆ வந்தாலும் fifteen days இருப்பாங்களா? அண்ணே

அது குடுப்பாங்க அதெல்லாம் leave குடுப்பாங்க அதெல்லாம் leave குடுப்பாங்க கேட்டுக்கலாம் நம்ம கேட்டுக்கலாம் நம்ம adjust பண்ணிக~ அஹ் நீங்க வந்தீங்கன்னாலே உங்களுக்கு செட்ஆயிரும் உம் அது அவங்க கிட்ட first வந்து சமாளிக்கனும் இல்லையா அம்மாட்ட permission

அதனால lite ஆ work க்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் என்னா அவருக்கும் தெரியனும்லயா? ஹம் உம்

உம் mind ல இருந்து வீட்டிலேயே இருக்கிறது கஷ்டமான விஷயம். அதுக்காகத்தான் நான் School ல வந்து அந்த academic year அப்படிதான் எடுப்பாங்க ஏ திடீர்ன்னு இடையில லாம் எடுக்க மாட்டாங்களா

நமக்கு அப்படியே வீட்டுலயும் பார்க்கணும் job யும் பாக்கணும ஆனா கொஞ்சம் pressure ஆ தான் இருக்கும் கொஞ்சம் pressure ஆ இருக்கும் ஏன்னா நீங்க teaching field ல இருந்திருக்கீங்களா உங்களுக்கு தெரி~ உம் படிக்க வைக்கணும் mark score பண்ண வைக்கணும் உம் உம் மத்த time ல எல்லா பிரச்சன கிடையாது இங்கேயும் அதே மாரிதான் இருக்கும் மத்தபடி எல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காது அப்பப்ப ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டுல்லாம் இருக்காது. இல்லை நீங்க இப்போ ஒரு five'o clock வீட்ட விட்டு நீங்க கிளம்புறீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு போயிட்டு இந்த work இருக்காது உங்களுக்கு So நீங்க பயப்பட வேணாம். அம்பய~ அது ஒண்ணுதான் இங்க எனக்கும் அப்படிதான sister நானும் குழந்தைங்களை வச்சிருக்கீங்க நம்மளுக்கு தெரியும்ல ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு வர்றதுன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் better ஆ இருக்க தோணுது அதனாலதான் வந்தேன் இங்க பக்கத்துல தானா எனக்கு walkable distance நடந்து வந்திருவேன் நானு நீங்களும் நீங்கதான உங்க பக்கத்துல தானே? உம் உம் வந்துரலாம் வந்துரலாம்

உம் கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க நீங்க வாங்க வந்துட்டு நேரில வந்து கூட கேட்டு பாருங்க என்னென்ன எனா phone ல நா எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு நேர்ல கேட்டா தான் உங்களுக்கு திருப்பித்தி இருக்கும் இல்லையா Office எப்படி இருக்கு உங்களுக்கு suitable ஆகுமா உங்களுக்கு செட் ஆகுமா first பார்த்து~ இல்ல நீங்க வந்து teaching field ல இருந்தவங்களயா? எதுவுமே job போகாதவங்க அப்படி சொன்னா வந்து திடீர்னு ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அப்படின்னு சொன்னா செட் ஆகிடும் நீங்க வந்து teaching ல இருந்தவங்க இது எப்படின்றத நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க உம் இல்ல dress coding எதுனாலும் okay no problem அதெல்லாம் எதும் சொல்ல மாட்டாங்க நம்ம எப்போதுமே normal லா work க்கு போவோம்ல அதே மாதிரி work தான் time க்கு வந்தரனும் time க்கு இது பன்னிரனும் ஒரு கொஞ்சம் யப்போ கூட~ இப்போ பேசிட்டு அடிக்கடி பேசிட்டே இருக்கும் எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் time எனக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் free ஆ இருந்துக்கலாம் free இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஒரு` பத்து நிமிஷம் கழிச்சு இல்ல ஒரு இருப்பது நிமிஷம் கழிச்சு நம்ம அத start பண்ணி நம்ம திரும்ப பேசிக்கலாம் அவங்க இவ்வளவுதான் பேசணும் பேசிட்டு தான் இருக்கணும் அப்படிலாம் compel பண்ணலாம் மாட்டாங்க நம்ம பன்ற work பொறுத்தவர நல்லா இதா தோனிச்சு அதனால தான் செரி இங்கு வந்துட்டேன் நா இப்ப நான் சொல்லிருவேன் உம் உங்களுக்கு தெரியும் அந்த இது புடிக்கலனா உம் உம் எனக்கு சரி என் நா ரெண்டு பிள்ளைங்க வச்சுட்டு நா பார்க்கிறேன் நீங்க வீட்ல இருக்கீங்க இல்லையா பாத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் உம் வந்து பாருங்க அம்மா கிட்ட பேசுங்க first அம்மா கிட்ட என்னனு பேசிட்டு கூட சொல்லுங்க அம்மா நா இந்த மாதிரி போறேன்

பத்து மணிக்கு வந்துட்டு எனக்~ நா office ல தான் இருப்பேன் office ல தான் இருப்பேன் நீங்க வந்துட்டு. என்ன என்று எனக்கு கால் பண்ணுங்க நான் எங்க வரணும் அப்படின்றது நீங்க bus stand க்கு வந்துட்டு கால் பண்ணுங்க நான் எப்படி நடந்து வரணும்னு நுங்குரத சொல்றேன் அம்மாட்ட first பேசுங்க பேசிட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க பாப்பாவ பாத்துக்கோங்க பாப்பா என்ன பண்றா? உம் அஹ் சேரி கேக்கு சரி பார்த்துங்க வீட்ல தான இருக்க அப்ப அம்மா பாத்துக்கிடுவாங்களா பிரச்சனை இருக்காது இல்ல இந்த job வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு usefull ஆ இருக்கும் அது என்ன சொல்றது கொஞ்சம் ஒரு வெளி உலகம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் இந்த school. School விட்டா வீடு அப்படின்னு இருந்தவங்க இல்லையா அதுனால நா இத சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லாதான் இருக்கும் வாங்க sister உம் okay வாங்க

நான் இன்னைக்கு hospital போனேன், பரவாயில்லை தீபி ஆமாம் பொங்கல், நியூ இயர், தீபாவளி எல்லா பண்டிகையும் ஞாயிற்றுக்கிழமைதான் வருது. ரொம்ப கவலையா இருக்கு நா~ நானு எங்க அம்மா, அப்பாவுக்கு, dress எடுத்து குடுக்கலாம்னு, இருக்கேன் நீ, என்ன பண்ண போற, தீபி? அப்பாக்கு watch வாங்கிக் குடு, அம்மாவுக்கு, ஏதாவது chain மோதிரம் அது மாதிரி, வங்கிக்குடு. ரொம்ப happy ஆ இருப்பாங்க ஆமா, பின்ன நியூ இயர்க்கே special படம்தானே நியூ இயர் அப்ப படம் பார்த்துட்டு தூங்கிடுவேன். நீ என்ன பண்ணுவ? okay தீபி, உனக்கு அண்ணா இருக்காங்கன்னு சொல்லிருக்கேல, அவங்கள நான் பார்த்ததே இல்லையே okay தீபி, உங்க அண்ணாவுக்கு call பண்ணா, நா உங்க அண்ணாவா கேட்டதா சொல்லு.

அதெல்லாம். அதெல்லாம் நிறைய சொன்னாங்க. அவ எப்ப phone பண்ணாலும் எடுக்கவே மாட்றா. அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்புறம் நான் சொன்னேன் இப்ப வந்து semester exam போயிட்டிருக்கா? அதனால, படிச்சு படிச்சு அவ busy ஆ இருந்திருப்பா. அதனால எடுத்திருக்கமாட்டா. நீங்க திருப்பி இன்னொரு தடவை call பண்ணுங்க semester exam லாம் முடியப்போகுது. இப்ப phone பண்ணா எடுப்பா. நான் எடுக்க சொல்றேன், அப்படின்னு சொன்னேன் நாம என்னைக்கு இப்ப படிச்சிருக்கோம் நம்ம வந்து semester அன்னைக்கு காலையில எடுத்து திருப்பி பாக்குறதோட சரி நீ படிச்சிட்டியா

நான் ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீ எப்படி பண்ணியிருக்க?

எழுநூறு ரூபாயில இருந்து எண்ணூறு ரூபாய்க்குள்ள charge பண்ணிட்டிருக்கேன் கண்டிப்பா, உனக்கு இல்லாததா என்ன design வேணும்னு பார்த்து சொல்லு. நான் photos லாம் அனுப்புறேன் என்ன design வேணும் அதே design ல பண்ணிக்கலாம்

பரவாயில்லையே, இதெல்லாம் பண்றியே என்ன பண்ண அப்படி சொன்னாதானே தெரியும். உன்னோட social service ஐ நான் பாராட்டுறேன். நானும் இனிமேல், இது மாதிரி எதாவது அங்கங்க பார்த்தா நானும் கண்டிப்பா பண்றேன் தீபி, உங்க அக்காக்கு என்ன மாதிரி colour லா பிடிக்கும்?

ஹம் சரி வேற என்ன பிடிக்கும் உங்க அக்காக்கு பரவாயில்லையே, அப்ப உங்க அக்காக்கு ஏத்த மாதிரி நல்ல design ஆ செஞ்சு தந்துடுறேன்.